இந்த பிச்சர் செட்டப் பாக்குறதுக்கு ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி தெரியுது.

இந்த மரம் வாட்டர் பால்ஸ் ஓட டாப்ல இருந்து கீழே வரைக்கு கவர் ஆகுது.

இந்த ஹாலோட ஜன்னலுக்கு எல்லா கிரீன் கலர் ஸ்கிரீன் யூஸ் பண்ணி கட்டிருக்காங்க.

இந்த போட்டோல ஒரு ஸ்கூட்டி ரெண்டு டீ_வி_எஸ் ஃபிப்டி ஒரு ஆட்டோ ஒன்னு நிக்கிது.

இந்த ஃபோட்டோவோட ஃபிரன்ட்ல மயில் ஒன்னு லெப்ட் சைடுல இருந்து ரைட் சைடு நடந்து போயிக்கிட்டிருக்கு.

இந்த போட்டோல இருக்குறது ஒரு பெட்ரோல் பங்க் . இந்த பெட்ரோல் பங்க்கோட லெஃப்ட் சைடுல --

இந்த கார் ஷோரூம்ல ஷோகேஷ்காக ரெண்டு கார் நிறுத்தி வெச்சி இருகாங்க.

முத்தையம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்ன்ற போர்டுக்கு ரைட் சைடுல சின்ன மரமும் ஒரு பக்கெட் ஒன்னும் வெச்சிருக்காங்க.

இந்த என்ட்ரன்ஸோட ஸ்கிரீன் டிசைன்க்கு எல்லோ கலர் பூ யூஸ் பண்ணிருக்கா.

இந்த போட்டோவோட லெஃப்ட் சைடுல ரெண்டு மொபைல் நெட்வொர்க் மாடிக்கு மேல இருக்கு.

லெஃப்ட் சைட் படிக்கட் பக்கத்துலே இந்டியன் ஃபிளாக் போட்ட கொடி ஒன்னு நிறுத்தி வச்சுருக்காங்க.

இந்த பாலத்தோட பேஸ்மென்டுக்கு சுண்ணாம்பு அடிச்சுருக்கா.

இந்த பீச் வியூவ்ல மூனு போர்ட் நிறுத்தி வெச்சுருக்காங்க.

இந்த சோலார் சிஸ்டம்ம பிக்ஸ் பண்றவரு காக்கி ஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டுருக்காரு.

இந்த போட்டோல நெறைய மதர் போர்ட்ஸ்ஸா ஒயரால கனெக்ட் பண்ணி வெச்சுருக்காங்க.

இந்த கிரவுண்ட்ல ரைட் சைடுல இருந்து லெப்ட் சைடுக்கு ஒரு ஜென்ட்ஸ் ஒருத்தர் நடந்து போயிட்டிருக்காரு.

ரவுண்டு ஷேப்ல செங்கல் வச்சு டிசைன் கொடுத்து போட்டுருக்காங்க.

இந்த ஹோட்டலோட செவுத்துல புதன் குரு சுக்கிரன் சனி பகவான் ராகு கேதுன்ற சாமி போட்டோஸ் ஒட்டி வெச்சுருக்காங்க.

இந்த ஏ_டி_எம் ஓட ரைட் சைடுல ஒரு பாட்டி உக்காந்துருக்காங்க.

இந்த ஸ்கூல் ஒட பில்டிங்ல நெறைய சிரியல் லைட் பிக்ஸ் பண்ணி அழகா டிசைன் பண்ணி வெச்சுருக்கா.

ஷாப்போட பிரண்ட்ல ரஸ்க்கு பிரட்டு ஓட்ஸோட பேக்கிங் வெச்சுருக்காங்க.

இந்த போட்டோவோட ரைட் சைடுல பெரிய கண்ணாடி செல்ஃப் ஒன்னு இருக்கு.

இந்த பிச்சர்ல இருக்கறது ஒரு ரோட்டோட மெயின் ஏரியா .